கடை ஓபன்ல இருக்கு விண்டோ ரெண்டு விண்டோ இருக்கு ஒரு டோரு எல்லா ஸ்டீல் தா பெரிய கட ஒன்னுமில்ல சைடாப்ல ஒரு வீடு.

இன்னொன்னு பக்கத்துல ஓபன்ல இருக்கு ஹோண்டா சைன்னு ஒரு பைக்கு கெடக்கு.

ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஸன் நடந்துகிட்ருக்கமாரி ஒரு பில்டிங் இருக்கு.

இதுல ஒரு பைக்கோட நம்பர் வந்து பி_ஆர் ஜீரோ டூ ஏ_இஸெட் ஃபோர் த்ரி ஜீரோ ஃபைவ்னு இருக்கு.

சுவருக்கெல்லாம் வந்து எல்லோவும் ஒயிட் அடிச்ச பெயிண்ட்டு போட்டுருக்காங்க.

உள்ள வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ரெட் சர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்ருக்காரு இன்னொருத்தர் வந்து பிளாக் ஜாக்கெட் போட்ருக்காரு.

பின்னாடி ஒரு மல மாரி ராக்கெல்லா இருக்கு அதுக்கு பின்னாடியே ஒரு செடி மரமு இருக்கு.

ம்ம் இந்த இமேஜ் பாத்தா ஏதோ செக்கணட்ல உள்ளதெல்லா விக்கிற மாதிரி இருக்.

ஏதோவொரு டைல்ஸ் கட மாறி இருக்கு டைல்ஸ் கடைல வந்து என்னனா நாலு க்ரீன் சேர் போட்டுருக்காங்க ஒரு டேபிள்ல .

அ கிரீன் கலர் கேட்டிருக்கு மொத்தம் நாலு மூணு கேட்டு ருக்கு.

அப்புறம் ஒய்ட் கலர் காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டுக்கு மேல வந்து லேம்ப்பும் இருக்கு.

இந்த டேபிள் வந்து என்னன்னா பிரவுன் கலர்ல இருக்கு.

இது போன் பேங்கிங்க்கு வந்து ஏதோ ஒரு சஜசன் நம்பர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எச்_டி_எப்_சி பேங்க்கு .

அது பக்கத்துல வயர் பாக்ஸ் இருக்கு பெவிகுய்க்கெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க.

அ அப்பறம் வந்து கீழ ஃபுல்லா செல் செடியா பச்ச பசைர்னு இருக்கு.